நீங்க வந்து twenty eight days க்கு வந்து எவ்ளோ நாளைக்கு யார் கூடன்னாலும், எவ்ளோ time பேசினாலுமே உங்களுக்கு ஒரு ரூபா கூட charge கிடையாது unlimited talk time option இருக்கு இது வந்து ஆஹ் இப்ப வந்து twenty eight days.

இப்ப வந்து twenty-eight days ன்னு பாக்கும் போதே, இப்ப வந்து உங்களுக்கு ரெண்டு option ninety nine பண்லாம் two ninety-nine னுக்கும் பண்லாம். அதுல உங்களுக்கு எது convinient, உங்களுக்கு amount எது budget வருமோ, அத வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்ப வந்து four fifty five rupees நீங்க வந்து recharge பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து, six GB data உங்களுக்கு வந்து six GB data, unlmited talk time, but, validity period வந்து increase ஆகும், eighty four days சுக்கு. ஆமாஅதுவும், total six GB data வரும். unlimited calls நீங்க பேசிக்கலாம். But வந்து four hours தான் இருக்கும். அப்புறம் வந்து eighty four days சுக்கு உங்களுக்கு validity கிடைக்குது. okay next இந்த மாதிரி நிறைய options இருக்கு. four seventy nine நீங்க recharge பண்ணும் போது, இது வந்து validity கம்மி ஆகும். but இதுல வந்து data usage ஜாஸ்தியா குடுத்திருப்பாங்க. Four fifty five வுக்கு பார்த்தீங்கன்னா, four fifty fivetotal six GB, ஆனா, validity பாத்தீங்கன்னா, உங்களுக்கு date increase ஆறதுக்கு eighty four days வந்து குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு, four seventy five rupees க்கு பண்ணிணீங்கன்னா, உங்களுக்கு one point five GB data வந்து, per day உங்களுக்கு இருக்கும். ஆனா, நீங்க unlimited call பண்ணிக்கலாம். ஆனா validity period fifty, fifty. நீங்க பண்ற recharge amount, validity period கூடவா, வேண்டாமா, நீங்க வந்து, உங்களுக்கு GB வந்து, data வந்து per day வந்து கம்மியா கிடைக்கும். அதுக்கு அவங்க ஒரு limit அவங்க குடுத்துருப்பாங்க, அந்த limit முடியறவரைக்கும் நீங்க வந்து use பன்னிக்கலாம், okay வா? இப்ப வந்து நீங்க கேக்கற மாதிரி per day க்கு one or one point five GB data வரும்.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

அதுக்கப்புறம் வந்து, நீங்க வந்து whats app message எல்லாமே send பண்ணலாம். two GB at speed வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அத வந்து நீங்க use பண்ணிக்கலாம்.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 எந்த amount உங்களுக்கு convenient இருக்கும்? seven one five pluse? இல்லாட்டி four fifty five plus? Seven one nine,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 ma'am, உங்க voice ரொம்ப low இருக்கு. ஆஹ் கேக்குது. Hello, hello ma'am line ல இருக்கீங்களா? உங்க mobile number சொல்றிங்களா okay eight three, Double zero,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

Then வந்து உங்களோட amount வந்து t seven one nine. Okay ma'am நாங்க recharge பண்ணி குடுத்துடறோம். நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வந்து உங்க mobile கூட பன்னிக்கலாம். என்ன பண்ணணும்னா ஆஹ் எங்களோட app install பண்ணிட்டு, உங்க bank connect பண்ணிக்கலாம். நீங்க paytm மூலமாவே recharge பண்ணிக்கற இந்த option எல்லாமே இந்த jio APP பில் இருக்குது. நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க வந்து recharge பன்னிக்கலாம். நீங்க வந்து APP install பண்ணிக்கிட்டு, அந்த APP வந்து, நீங்க வந்து உங்களுக்கு எந்த பிளான் வரணும்னு நீங்க வந்த budget பண்ணிக்கிட்டு, அந்த amount நீங்க வந்து உங்க mobile இருந்து net banking,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

நீங்க modem use பண்ணிகிட்டு, அதுல வந்து நீங்க போட்டுகிட்டாலுமே, உங்க வீட்டிலேந்து எல்லாருமே அதுல வந்து net use பண்ணிக்கலாம். நீங்க வந்து call லுமே வெச்சுக்கலாம். இதுகக்கு தான் jio modem னு ஒன்னு இருக்கு. நீங்க வந்து அதை purchase பண்ணிணீங்கன்னா, one year ருக்கு வந்து எந்த problem இருக்காது. உங்களுக்கு வந்து amount வந்து உங்களுக்கு save ஆகும்.

இந்த plan வந்து cash இல்லாத time வந்து cash இல்லாதவங்களுக்கு use ஆகும்.

அதுலேந்து few minutes பேசறதுக்காக ஒரு plan amount வந்த பொறுத்து உங்களுக்கு வந்து amount differ ஆகும். அப்படி நீங்க வந்து கேட்டீங்கன்னா எங்க office ரெண்டு நாள்ல பண்ணி குடுப்போம். அப்பிடி எல்லாம் வாராதுமா. இப்ப வந்து modem க்கு வந்து GB rate தான். atleast உங்களுக்கு கம்மியான amount இருக்கும். இப்ப வந்து நீங்க four one nine six recahrge பண்றீங்க. அப்பிடின்னா, ஒரு நாளைக்கு வந்து three GB data வருது. twenty-eight days validation குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய plans இருக்கு. உங்களுக்கு amount பொறுத்து நீங்க எந்த plan உங்க amount கையில இருக்கறதை பொறுத்து நீங்க மாத்திகிட்டே இருக்கலாம்

இப்ப வந்து four one six recharge பண்றீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா eighty four GB data வருது. seven one ninety-six.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

அதுல வந்து எப்போதுமே four GB speed தான் இருக்கும். அதெல்லாம் பத்தி நீங் worry பன்னிக்க வேண்டாம்.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 hello சுரேஷ். சொல்லு ஐசு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?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 எல்லாருமே நலம் நலம். ரொம்பவே சிறப்பா இருக்காங்க. ஆஹ் என்னாச்சு office விட்டு போனதுக்கு அப்பறம் பேசுறதே இல்ல? ரொம்ப busy ஆயிட்டியா? கொஞ்சம். இப்போ தான் நானும் paper போட்டேன் just now relieve ஆனேன்.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

some issues என்ன issues எல்லாருமே issues ஆகி தான் வர்றாங்க அங்கிருந்து. நமக்கு work pressure உ timing கொஞ்சம் issue வா இருந்துச்சுன்னு நான் நின்னுட்டேன்.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 என்னடா ஏன் life அ பாக்க வேண்டியதானே. அடுத்து எங்கயாவது வேலை பாத்துருக்கியா? இல்லை. நான் just உ அப்படியே go with the flow ன்னு போயிக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் ஏதும் set ஆகலை. பேசாம அஹ் பேசாம எல்லாரு மாதிரியும் நானும் யூ ட்யூப் channel ஒண்ணு ஆரமிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் நீ இப்போ வேலை இல்லாம தானே இருக்க. ரெண்டு பேரும் சேந்தே ஆரமிச்சா என்ன? super idea தான். நானும் think பண்ணிட்டு தான் இருந்தேன் நல்லா ஒரு entertainer நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி எதாவது யூ ட்யூப் channel start பண்ணலாம். எல்லாருமே யாரை கேளு யூ ட்யூப் தான். என் friends எல்லாம் marriage பண்ணிட்டு போயிட்டு

பெரிய விஷயமே இல்ல. நட்டு கீழ வச்சுட்டு மேல ஒரு தட்ட வச்சு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

எனக்கு அந்த எர் ரொம்ப புடிச்சி இருந்துச்சு. அவ செய்ற விஷயம் மொக்கையா இருந்தாலும் but அந்த மொக்கையா இருக்குற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம்ல ஒரு view தானே.

so அது மாதிரின்னு நினைச்சேன். தான் இருந்தேன் but வந்து என்னால fulfill ஆ உனக்கு support பண்ண முடியுமான்றது தெரியல so எவ்ளோ நேரம் ஆகும்? என்ன மாதிரி இருக்கும்? எப்படி நம்ம அதை gather பண்ணி செய்றது? ஏன்னா

நம்மளோட யூ ட்யூப் channel next level ல வந்து promote ஆகும் போது divo ல இருந்து நம்மளை கூப்பிடுவாங்க so அவங்க வந்து நிறைய sponsers வேற யாராவது நிறைய பண்ணுவாங்க. so நம்ம ஒரே content ஆ போட்டோம்னா super ஆ இருக்கும் so நம்ம content vice வந்து strong பண்ணனும். இப்போ வந்து short films ஆ short films ஆ போடணும் so அந்த மாதிரி.

இப்போ நம்ம வந்து பாத்தீன்னா short films க்குலாம் எனக்கு idea இருக்கு but heroine தான் இல்ல. இவ்ளோ நாள் தேடிட்டு இருந்தேன் நீ வேலை இல்லாம இருக்க. கொஞ்சம் touch up பண்ணா, heroine ஆ நீங்க willing ஆ இருந்தீங்கன்னா நான் ஒரு short film எடுக்குறேன் வந்து join பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல நான் எல்லாம் வந்து heroine ஆ எல்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல okay okaybetter வந்து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

சொல்லு டா எர் இதோ இங்க ஒரு சின்ன discussion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 நம்ம just mike எடுத்துட்டு போயிட்டு நேர்ல வந்து interview பண்ற மாதிரி so உங்களோட concerns என்ன like உங்களோட concerns என்ன, உங்களோட கருத்து என்ன so அதெல்லாம் வந்து நம்ம நேர்ல கேக்கலாம் so அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம்.

wait பண்ணு இந்த நேர்ல போயி கருத்து கேக்குறது எல்லாம் ரொம்ப old டா. இப்போ common ஆ எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. okay but நம்ம trend ல உள்ளதை எடுத்து பண்ணனும் for an example இப்போ வந்து current ஆ trend ல போயிக்கிட்டு இருக்குறது என்ன? சொல்லு பாப்போம்.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

எர் sorry எனக்கு கொஞ்ச நாளா இந்த நியூஸ் channels இந்த தொடர்புல இருந்துல்லாம் துண்டிக்க பட்டுருக்கேன் north Indians issues னா என்ன? எதை பத்தி போயிட்டு இருக்கு இப்போ? like north இந்தியன்ஸ் வந்து நிறைய பேரு இங்க வர்றாங்க occupy பண்ணிக்கிறாங்க so வேலை வாய்ப்பு அதுனால வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கப்பறம் வந்து like ஒரு நூறு பேரு சேந்து ஒரு நாலு தமிழர்களை வந்து ஓட ஓட belt ஆல, கட்டையால, கல்லால எல்லாம் அடிச்சாங்க அந்த issues வந்து போயிக்கிட்டு இருக்கு for over like தமிழ்நாடுல per day க்கு வந்து thousand north இந்தியன்ஸ் ஆவது minimum migrate ஆகி வர்றாங்க so இதுனால எல்லாம் பயங்கர ஒரு like ரொம்ப பெரிய issues ஆகுது so இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேக்கலாம்.

இப்போ அதான் சொல்றேன்ல

இப்போ prank பண்ண போறோம்னு சொல்றோம் but ஆனா how to prank அப்படிங்குறதே வந்து video ல எர் யூ ட்யூப்ல இருக்கு so வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி எது search பண்ணினாலுமே நமக்கு இருக்கும் so அதுலேயே வந்து சில சில விஷயங்கள் வந்து search பண்ணும்போது rare ஆ தான் கிடைக்கும் okay வா? எர் இப்போ இப்போ for example இப்போ யூ ட்யூப் போறாங்க அப்படினா ஒரு இப்போ எப்படி சொல்றது இப்போ நமக்கு கையில இருக்குற phone யே வந்து நம்ம use பண்றபோ songs கேக்குறப்போ எல்லாமே ஒரு stress bruster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 யூ ட்யூப்ல rare ஆ கிடைக்கிற விஷயம் வந்து என்ன search பண்ணி rare ஆ கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். சரி இவ்ளோ சொல்றியே அப்போ நீயே புதுசா ஆரம்பிச்சி இருக்க வேண்டியது தானே. ஏன் என்கிட்ட இப்படி கேக்குற?

எதுனால? எப்படி ஒரு முட்டாள் தனமான இது வந்து நீ கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்குற சொல்லு பாப்போம். என்னா முட்டாள் தனமா?

இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்ன்னு நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க.

நான் உனக்கு idea கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல நீ அதை எப்படி வேணாம்ன்னு சொல்லலாம்? சரி நீ சொல்றதுக்கு solid ஆன ஒரு reasons இருக்கா? சப்ப reason அ சொல்லுற. ஏய் ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்தை பத்தி இப்போ நம்ம வந்து ரொம்ப வந்து harsh ஆவே கொண்டு போயிட்டு இருந்தோம்னு வையேன் எப்படி சொல்றது எனக்குமே தெரியாது நீ வந்து நல்ல படியா ஒண்ணு கொண்டு போற அப்படிங்கிறப்போ எர் see அதாவது நான் வந்து ஒரு sketch போட்டு கொடுத்து இருக்கேன். இதுக்குள்ள இருக்குற விஷயங்களை வந்து ஆஹ் fulfill பண்றது வந்து உன்னோட work உ i mean நீ இதை பத்தி நிறைய யோசிப்ப அப்படிங்கிறதுனால தான் வந்து சொல்றேன்.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 சரி okay எனக்கு புரியுது சரி okay fine நீயே சொல்லு பாப்போம் கேட்டுக்குறேன்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

எனக்கு என்னன்னா ஒண்ணுமில்ல நம்ம வந்து call ல பேசிட்டு இருக்கோம். சரி பக்கத்துல இங்க ஆளுங்கல்லாம் இருக்காங்க அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க சரி so நம்ம வந்து கொஞ்சம் decent ஆ பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் but வந்து வந்து மகனே செத்த அப்படிங்குற மாதிரி பேச வச்சிருக்க. யாரும் இல்லன்னு வையேன் புடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறி விட்டுருப்பேன் சிக்கி விட்டுருப்பேன். so நீ தான் வருத்தப்பட்டுருப்ப ஹம்

இல்ல இல்ல prank prank எப்படி இருந்துச்சு prank எப்படி இருந்துச்சு. prank எல்லாம் okay தான் நல்லா தான் இருந்தச்சு.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 இல்ல இல்ல, இல்ல இல்ல நான் entertainment அப்படிங்குற ஒரு விஷயமே வந்து நம்ம ரொம்ப வந்து stress ஆ இருக்கோம் அப்படின்னா அந்த stress அ reduce பண்ற விஷயம். அப்படி இருக்குறப்போ அந்த stress அ ready பண்றதுக்கா~ fun reduce பண்றதுக்காக நம்ம வந்து எதிர் பாக்குறோம் அந்த entertainment பண்றதுக்காக பாக்குறோம்னா நீ என்ன பண்றன்னா இருக்குற tension அ இன்னும் கொஞ்சம் hyper ஆ வந்து ஆக்கிவிடுற. அது நான் prank பண்றவங்களுக்கு அதை பாக்குறவங்களுக்கு இல்ல. இடையில fun s போட்டு நிறைய contents add பண்ணி நிறைய different ஆன questions லாம் கேட்டோம்னா prank உ செம fun ஆ போகும்.

இல்ல இல்ல okay தான். நேர்ல நிறைய பேரு prank பண்ணிட்டாங்க phone prank கம்மி தான் இல்லையா? phone prank லாம் இப்போ ரொம்ப யாரும் பண்றதே இல்ல phone prank பண்ண வச்சு அதை வேணும்னா ஒரு video வா நம்ம எடுத்து போடுவோம். என்ன சொல்ற?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

வீட்டுக்கு கூப்பிட்~எடுத்துட்டு போய்ட்டுருக்குற juice அ எல்லாம் கொண்டு வந்து அவங்கள குடிக்க வச்சி அதையும் குடுத்துட்டு

நம்ம பேசாம call பண்ணி prank பண்ணலாம் random ஆ

நம்ம வேணும்னா call பண்ணி prank பண்ணலாம் random ஆ. first prank யாரோட தெரியுமா நம்ம பண்றோம் யார பண்றது?

அதெல்லாம் பண்ண வேணாம் பாவம்.

நான் அந்த ma'am கிட்ட இதையாவது ஒரு காரணமா வச்சி பேசணுன்னு இருக்கேன் நீ என்ன அதை கூட கெடுத்து

no no way no way வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் first வந்து நம்ம surrounding ல இருக்க நம்ம friends கிட்டயே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களை நம்ம கிட்ட frequent ஆ பேசிட்டு இருக்குறவங்க கிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசி சம்மதமே இல்லாம கடுப்பு ஏத்தி விட்டு சம்பதமே இல்லாம கத்த வச்சி இப்ப நான் உன்னைய பண்ணேன்ல அந்த மாதிரி தானே?

so வந்து அந்த மாதிரி ஒரு tone ல இருக்கணும்.

hello சொல்லு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 யாரு? அதான் எர் கடலுக்கு எல்லாம் கொஞ்சம் போவாரே boat லாம் எடுத்துக்கிட்டு அவர் பேரு ஏ ஏ ஏய் just wait பண்ணு wait பண்ணு wait பண்ணு just relax உ ஒரு நிமிஷம் இரு

content லருந்து light ஆ இது பண்ணு~ எனக்கு தெரியுதுடா, ஏன் டா என்கிட்டயே நடிச்சுக்கிட்டே இருக்க, ஏன் இப்போ நடிச்சுக்கிட்டே இருக்க.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

சரியா, இது என்னன்னா அவங்களும் record பண்ணனும் நம்மளும் record பண்ணணும். அப்போ தான் இதை வந்து comminate பண்ணி இந்த record ஆ இது பண்ண முடியும் okay வா? நமக்கு வந்து முக்கியமா வந்து facial expressions வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அந்த video போடுறதுக்கு நல்லா இருக்கும்.

அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணணுங்குறத வந்து நீ idea பண்ணிட்டு வா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு okay வா?

ஆஹ் ஒரு half an hour work இருக்கு.

அதை நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன், நம்ம வந்து இதை பத்தி கொஞ்சம் deep ஆவே discuss பண்ணுவோம்

தானே இல்லன்னா போற அவசரத்துல இருக்கும் போது நம்ம என்ன entertainment அ கொடுக்க போறோம். அதை வந்து நம்ம entertainment ஆ குடுக்கணும்.

அது கொஞ்சம் கூட வந்து எர் என்னடா entertainment ன்ற பேருல வந்து மொக்க பண்றாங்க அப்படின்னு வந்து இருக்க கூடாது. okay வா?